ஆ அவர் வந்து கிரீன் கலர்ல ஷர்ட் போட்ருக்றாரு.

கீழ ஒய்ட்டாலான டைல்ஸ் இருக்குது.

மேல பாத்தீங்கன்னா பில்லர்ல்லா நறைய இருக்குது.

பிக்சர் பாத்திங்கனா கடல் சார்ந்த சிற்பிகள் தொங்க போட்டுருக்குது.

இதனுடைய கடையுடைய போர்ட்ஸ் இருக்குது.

கண்ணாடியுடைய சிப்பி நறைய இருக்குது சங்கு இருக்குது.

அதுக்கு பக்கத்துலயே ஒரு டவல் ருக்குது.

பேக் சைடு பாத்திங்கன்னா கிரீன் கலர்ல இருக்குது.

இந்த பிக்சர் பாத்திங்கனா ஒரு ஹாஸ்பிடல் உடைய ரிசப்ஷன் .

இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் .

இந்த தோட்டத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு கார்டன்ல எடுக்கப்பட்ட படம்.

அப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே வந்து கருப்பு கலர் ஷீட் விரிச்சிருக்காங்க.

இது வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் ஆடுற ராட்டு.

இதுல பாத்தீங்கன்னா நெறிய கார் நிக்குது.

அதனுடைய கலர் பாத்தீங்கனா சிமெண்ட் கலர்ல இருக்கு.